முன்னாடி வந்து sleep க்கு வந்து like before our our நம்ம முன்னாடி two three generation முன்னாடி வந்து sleep sleep னால அவ்ளோ affect ஆகல after covid and and in the recent times ல வந்து நிறைய பேரு sleep ல வந்து நல்லா தூங்க மாட்றாங்க so அதனால நிறைய psychiatric patients வந்து develop ஆகுறாங்க அவங்களுக்கு mental stress அதிகமா ஆகுது so stress அதிகமா ஆகுனா females males க்கு வந்து different different disease வர்ற chance இருக்கு for example female எடுத்துகிட்டீங்கன்னா ஆஹ் ஆஹ் ஆஹ் menstru~menstrual cycle வந்து irregular ஆகிடும் and stress அதிகமாகிடும் so hairfall வரும் ஆஹ் hairfall நடக்கும் and irregular menstruation irregular menstruation நடந்தாலே female~females க்கு வந்து okay total body damage ஆன மாதிரி தான் like அவங்கனால ஆஹ் weight gain ஆகும் so அவங்க அவங்க physical appearance sorry mental லா வந்து ரொம்ப affect ஆவாங்க ஆஹ் என்ன சொல்ரது நம்மளால enjoy ஏ பண்ண முடியாது life அ ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆஹ் male க்கும் அதே மாதிரி தான் ஆஹ் ஆஹ் infertility வர chance இருக்கு and psychiatric i mean mental level அவங்க நிறைய physical level ல விட mental level ல ரொம்ப distrub ஆக chance இருக்கு அது நம்ம like இப்ப ten thirty eleven o clock night தூங்காம mid night one o clock two o clock தூங்குனா நம்மளோட body ல நிறைய hormones change ஆகும் அது அதோட process வந்து அதனால பண்ண முடியாம நம்ம whole day வந்து affect affect ஆகுற chance இருக்கு so அதுதான்

நம்ம தூங்கலனா morning எழுந்துச்சு ஒரு மாதிரி irritable லா இருக்கும் ஆஹ் so அதனால நமக்கும் அந்த day work கும் waste டா போகும் we cannot focus on work ஹம் work and நம்ம மற்றவங்க யாராவது நம்ம கிட்ட வந்து பேசுனா நம்ம அவங்க கிட்ட jolly யா இருக்க முடியாது so அந்த day ஏ like what to say ஹம் அவ்ளோதான் total of waste sleep sleep அந்த ஒரு sleep அந்த ஒரு thing நமக்கு இல்லாதனால ஹம் we are losing that whole day so sleep is very very important and ஆஹ் என்ன பொறுத்த வரைக்கும் health வந்து

and அஹ் food வந்து நான் சொன்ன மாதிரி ஆஹ் vitamins minerals fibers ஆஹ் cholestrol கம்மி பண்ற மாதிரி food எடுத்துக்கணும் glycemic index னு சொல்லுவாங்கள அந்த மாதிரி like

in some articles நம்ம இந்த பரோட்டா சாப்பிட்டா ஆஹ் பரோட்டா ஹம் சாப்பிட்டா obesity cause ஆகும்னு சொல்லுவாங்க noodles சாப்பிடா அதுல இருக்கிற wax வந்து

so நம்மவந்து food க்கு வந்து ரொம்ப impotance கொடுத்து நல்லா சாப்பிடணும் at the same time we have to eat very healthy foods so ஆஹ் second is food and third thing is sleep and fourth thing is நம்ம social லா எப்படி jolly யா maintain பண்றோம்னு இருக்கு so health நான் என் இந்த topic choose பண்ணேன்னா health health வந்து இந்த after covid before covid க்கே we can see many differences in our life not only in our life in many of their lives so ஆஹ் health we have to maintain health ஆஹ் ஹம் not only physically but also mentally and we also maintain a good healthy ஆஹ் ஆஹ் good healthy relationship also and

ஒளிப்படவியல் அதாவது ஆங்கிலத்தில் photography என்பது ஒளிப்படத் தகடுகள் அல்லது மின்னணு உணரி போன்ற ஒளி உணர்வு ஊடகத்தின் மீது ஒளியை விழச்செய்து படங்களைப் பதிவு செய்யும் வழிமுறையைக் குறிக்கும். ஒரு பொருளினால் தெறிக்கப்படும் அல்லது அதிலிருந்து வெளிவிடப்படும் ஒளி, உணர்திறன் கொண்ட வெள்ளி highlight அடிப்படையாகக் கொண்டு பூச்சியின் மீது அல்லது ஒரு மின்னணு ஊடகத்தின்மீது ஒரு வில்லையி சென்று படும்போது, அப்பொருளின் தோற்றம் குறித்து தகவல் வேதியியல் அல்லது மின்னணு முறையில் சேமிக்கப்படுகிறது. இது ஒளிப்படக் கருவியின் மூலம் நிகழ்த்தப்படுகிறது. வணிகம், பொழுதுபோக்கு, விளம்பரம், கல்வி, பதிவுத்துறை அலுவலகங்கள், பத்திரிகைத் துறை, பல் ஊடக கருத்துத் தொகுப்புகள், திரைப்படத் துறை உள்ளிட்ட பல துறைகளில் ஒளிப்படவியலின் பயன்பாடு பெரிதும் உணரப்படுகின்றன. ஒளிப்படத்துறையின் ஒரு கலை முயற்சியாகவும் பார்க்க முடியும். ஒளிப்படவியல் பெரிய வடிவ நிழற்படக்கருவி வில்லைகள் பிற பெயர்கள்நிலையான படிமங்களை உருவாக்கும் அறிவிகல் மற்றும் கலை வகைகள் ஒளி மற்றும் மின்காந்தக் கதிர்வீச்சின் பதிவுசெய்தல் கண்டுபிடித்தவர் தேமஸ் வெஜ்வூட் ஆயிரத்தி எண்ணூறு தொடர்புள்ளவைமுப்பரிமாண படிமம், முழு நிறமாலை, ஒளிக் காலம், மின்நிழற்படக்கலை, ஒளி உருப்படிபடிமம், மின்வருடி என்பது ஆங்கிலத்தில் scanner சொல்லினக்கம் நேர்மறை வடிவில், பின்னல்வகை ஜன்னல் இடம் இங்கிலாந்து ஆண்டு ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஐந்து புகைப்படம் ஒளிப்படவியல் எனும் ஆங்கிலப் பதம் கிரேக்கச் சொல்லான இன் ஆறாம் வேற்றுமை ஒளி மற்றும் கோடுகளால சுட்டுக்கப்பட்டு அல்லது வரைத்தல் ஆகியவற்றை கருத்தாகக் கொண்டு ஒளியினால் வரைதல் என்பதிலிருந்து உருவாக்கியது பிரேசில் நாட்டின், . கேம்பினாஸ் பகுதியில் வசித்த ஹெர்குலஸ் புளோரன்ஸ் ஒரு ஃப்ரான்ஸ் ஓவியர் கண்டுபிடிப்பாளறாக ஆவார். இவர் பிரஞ்சு மொழி வடிவச் சொல், photography என்பதைத் தான் தனிக்குறிப்பேட்டில் பயன்படுத்தியுள்ளார். இது ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்து நாலில் எழுதப்பட்டதாக பிரேசில் வரலாற்றாசிரியர் உறுதிப்படுத்துகின்றனர். நாட்டின் வானி~

~வியல் பற்றி ஒரு கட்டுரை வெளியிடுந்தார். அதற்கான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்ற ஜெர்மன் புகைப்பட வரலாற்றரங்~ பெரிதும் பாராட்டப்பட்டுள்ளனர் ஆரம்ப காலத்தில் அறியப்பட எதிரொளி அடையாளச் செய்தி வேலைப்பாட்டுடன் அச்சடிக்கப்பட்டுள்ள உலோக தகடு புகைப்படக்கலை என்பது பல தொழில்நுட்பக் கண்டுபிடிப்புகளில் தொகுப்பு விளைவாகும் தருக்கப் பள்ளியைச் சார்ந்த பண்டைய ஹான் சீன தத்துவ விஞ்ஞானி மோடி முதலில் ஒளியில் அப்கிருஸ் ஒளிப்படக் கருவி, ஊசித் துளை ஒளிப்படக் கருவி ஆகியவற்றின் பின்னணியில் உள்ள அறிவியல் கொள்கைகளைக் கண்டறிந்து, விளகியவர் மற்றும் விரிவாக்கியவர். பின்னர் கி மு ஐந்தாம் மற்றும் நாலாவது நூற்றாண்டுகளில், கிரேக்க கணிதவியலாளர்கள் அரிஸ்டாட்டில், யுக்ளிட் ஆகியவற்றை தன்னிச்சையாக ஒரு ஊசித் துளை ஒளிப்படக் கருவியைப் பற்றி விரிவிரித்தனர். ஆறாவது நூற்றாண்டில் கணித்த ஆய்வாளர், அந்தாமிஸ் மேற்கொண்ட ஆய்வுகள் ஒளிப்படக் கருவி பயன்படுத்தியுள்ளனர் ஹான் சீனப் பல்துளை வல்லுநர் ஒளிப்படக் கருவி அப்~ கருவியின் கண்டுபிடித்தார். அரபு இயற்றியாவில் ஊசித் துளை மற்றும் ஒளிப்படக் கருவிகள் கண்டுபிடித்துள்ளனர் கட்டுரைகளை கனவுத் தொகுப்பு எனும் புத்தகத்தில் ஹென்ஸ் குயோ ஒளிப்படக் கருவி பயன்படுத்தப்பட்டுள்ள அறிவியல் கோட்பாடுகளை, தொழில்நுட்பங்களையும், ஒளி இயற்பியல் கூறுகளையும் விளக்கியுள்ளார். எம்பின் எழுதிய ஒளியால் என்னும் புத்தகத்தில், இடைக்கால பொருள்களைப் பழமையான புகைப்படங்கள் கொண்டு விரிவாத்துள்ளனர். ஆயிரத்தி ஐம்பத்தி அறுவத்தி ஆறில் ஒளிப்படக் கருவியில் பயன்படுத்தப்படும், இடைத் தகடு எனும் இடைத்திரை மற்றும் விவரித்தார். ஆயிரத்தி அறுவத்தி ஒன்பத்தி நாலாம் ஆண்டில் சில வேதிப் பொருட்கள் ஒளியில் எவ்வாறு கருமையாக ஒளி வேதியல் விளைவு என்று விவரித்தார். கிபான்டியை பிரஞ்சு புதிய எழுத்தாளர் ஆயிரத்தி அறுவத்தி அறுவதாம் ஆண்டில் வெளியிட்ட இந்நூலின் ஒளிப்பட கருவியில் குறி~ தெளிவான பொருள் மற்றும் அதன் பயன்பாட்டு விளக்குதல் அறிவித்துள்ளார். புகைப்படம் கண்டுபிடிப்பு சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளில் பிரிட்டிஷ் கண்டுபிடித்துலால், தாமஸ் ஒளி உணர்வு பொருட்களைக் கொண்டு அப்~ ஒளிப்படக் கருவி மூலம் பாடப்பதிவு செய்தல் முதல் முயற்சி மேற்கொண்டார் அவர் வேதிப்பூச்சு கொண்ட காகிதம் அல்லது வெள்ளைத் தொழில் தோலை வெள்ளி நைட்~ உடன் வினைப்படுத்தி புகைப்படம் தயாரித்தார் நேரடி சூரிய ஒளிப்பரப்பில், பொருட்களை வைத்து அவற்றின் நிழல்களை வேதி~ பரப்பின் மீது விழச் செய்தார். நிழல்கள் அப்பரப்பில் பதிவாகின்றன. இதில் வெள்ளி பெற்ற. அஹ் இம்முறையில் கண்டு கண்ணாடியின் மீது நிழல் பிரதிநிதி ஓவியங்களின் பதிவு செய்தார். இது ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டில் உலகதிற்கு முழுமையாகவும், தெளிவாகவும் அறிவி~ அறிவிக்கப்பட்டது. பின்னர், நிழல் படங்கள் குறிப்பிட்ட காலம் கழித்து இறுதி முழுமையாகவும் கருமையடைந்து அறியப்பட்டது. நைப்ஸ் என்பவர், லோ கிராஸ் பகுதியில், ஜன்னல் வழியாக இயற்கைச் சூழல் புகைப்படமாக்கினார். இதுவே தற்போது இருக்கும் முற்கால புகைப்படம் ஆகும். இதில் இயற்கைக் காட்சியானது அப்ஸ்குறோ ஒளிப்படக் கருவியின் லென்ஸ் மூலம் பதிவு செய்யப்பட்டது டால்ஸ்போட், ஒளிகசியும் எதிர்மறை உருவாக்கி அதிலிருந்து பல நேர்மறை பிரதிநிதிகள் அச்சிடும் செயல்முறையை உருவாக்கினார். இதுவே இன்றைய இரசாயன புகைப்படப் பிரதிநிதிகள் அச்சிடும் முறைக்கு அடிப்படையாகும். பாதரச ஆவிமூலம் நிழற்படமாக்கும் முறையில் பிரதிநிதிகளை அச்சிடு காட்சியாக மீள்புகைப்பட முறையில் காட்சிப் பதிவு செய்ய வேண்டும் இல் கோட~ கோடைகாலத்தில் ஒளிக்கோடைக் கருவிகள் மூலம் பல புகைப்படங்களைப் பதிவு செய்தார். இருப்பினும ஓரியல் சாளரத்தின் வழியாக பதிவு செய்யப்பட்ட ஒளிக்கசியும் மேல் காகித எதிர்மறை மிகவும் பிரபலமானது. தற்போது பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஒளிப்படக் கருவிகளின் எதிர்மறைகள், இதுவே மிகப்பழமையான ஒளிப்படக் கருவியின் எதிர்மறையாக இருக்கலாம் ஒளிப்பட நுட்பங்கள் ஒளிப்படத்திற்கான காட்சிகளைப் பதிவு செய்வதற்கு பல்வேறு வகையான ஒளிப்பட நுட்பங்கள், ஊடகங்களும், படப்பதிவு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஒளிப்படக் காட்சிகள் முதல் செய்வதன் பங்கேற்கும் பல்வேறு கூறுகள் ஒளிப்படக்கருவி, திட்பக்காட்சிக் கருவி ம~ முறை இரட்டை ஒளிப்படமாகிகள் முழு நிரா அலைக்கற்றை

பல வண்ண புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டு பிரதிநிதி படங்களைப் பக்கம் பக்கமாக வைத்துப் பார்க்கும்போது பிரதிநிதிப்பட ஒரே மாதிரியான இரண்டு படங்களின் காட்சிகள் ஒன்றுக்கு ஒன்று ஈடாகப் போட்டியிட்டு மனிதப் பார்வைக்கு முப்பரிமாண வடிவம் போன்ற தோற்றமளிக்கும். இம்முப்பரிமாணப் மொழிப்பட பதிவானது பிற்கால இயக்கத்துடன் கூடிய சலனப் படங்கள் பதிவு செய்வதற்கு முன்னோடியாக அமைந்தது. இது பேச்சுவழக்கில் மூணு D ஒளிப்படம் என்று அழைக்கப்படுகிறது. இதன் மிகவும் துல்லியமான பெயர் முப்பரிமாண ஒளிப்படம் அல்லது என்பது ஆகும். இத்தகைய ஒளிப்படக் கருவிகள் நீண்ட காலங்களாக நழுவச் சுருள்களாக பயன்படுத்தி வந்தன. மிகச் சமீபகாலமாக முப்பரிமாணப் படினம பதிவிலிருந்து மின்னணுவியல் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. துடித்திறப் பேசி ஒளிப்படமாக மூலம் செய்யப்படும் மூலம் இரட்டை ஒளிப்படமாகி ஒரே நேரத்தில் நேர் எதிர்த் திசைகள் இரண்டு ஒளிப்படமா கருவிகளைக் கொண்டு இருபுறமாக கருவிகளை கொண்டு இருபுறத்திற்கும் இருந்து ஒரே காட்சிப்பதிவு செய்து இரட்டை ஒளிப்படத் தயாராப்பு எனப்~ எனப்படும். இரட்டை ஒளிப்படத் தயாரிப்பு முறையில் ஒரே நேரத்தில் காட்சிப் பொருளாக மற்றும் ஒளிப்பதிவாளர் என இரு திசைகளிலும் அல்லது ஒரே நேரத்தில் ஒரு புவியியல் அமைப்பில் இருபுறமும் இரட்டை ஒளிப்பதிவு செய்ய இயலும். இதனால் ஒரு தனிப் படத்தில் மற்றொரு துணை கதை அடுக்கு சேர்த்து காட்சியை முழுமைப்படுத்த முடியும் சேர்த்து கட்சியை முழுமையாக முழுமைப்படுத்த முடியும் வணக்கம் நான் உங்கள் கீதா இப்போ நம்ம பேசப்போறது agriculture பற்றி விவசாயத்தைை பற்றி பேசணும்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் விவசாயத்தைை பற்றி பேசலாம் ஏன்னா அப்டிதான் நம்ம இப்போ இருக்கோம் முதல்ல வந்து நம்மளுடைய உணவுக்கு நாம சாப்பிடுகிற உணவு தர்றது வந்து விவசாயிகள் தான் விவசாயம் தான்

ஆஹ் ஒரு நல்ல விஷயம் இன்னும் பகிரும் போது அவர்கள் அதை ஏத்துகிட்டாங்க இன்னைக்கி வந்து விவசாய~ விவசாயிகளையும் சில இடங்களில மதிக்கிறாங்க புரிஞ்சிகிட்டு நடந்துக்கிறாங்க அது எல்லாமே நிறைய இருக்கு விவசாயம் வந்து நம்ம நாட்டினுடைய முதுகெலும்புன்னு காந்தியடிகள் சொல்லிருக்காரு அதனால கிராமங்கள் நம்மளுடைய நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லிருக்காரு அதே மாதிரி நம்ம அதை திருப்பி எடுத்தோம்னா கிராமத்திலுள்ள விவசாயங்கறது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 இப்போ வந்து நிறைய இளைஞர்கள் கூட படிச்சிட்டு இந்த விவசாயத்தை தங்களுடைய இடங்களில பண்ண ஆரம்பிச்சிட்டிருக்காங்க நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய வீட்டுல மாடி தோட்டம் போட்டு இந்தமாதிரி விவசாயம் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க எந்த விதமான கேடு நச்சு பொருட்களும் இல்லாமல் நமக்கு கொடுக்கப்படுற உணவுகளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இப்போ வீட்டுலயே விவசாயம் செய்ய ஆரம்பிக்கறாங்க அதாவது விவசாயத்தை பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு எல்லாருகிட்டேயுமே இருக்கு ஒரு குறுகிய இட வசதிகள் இருந்தா கூட அதுலே ஒரு தோட்டம் அமைச்சி தங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை அவங்க வீட்டுலேயே வந்து தயாரிச்சு சாப்பிட்டுக்குறாங்க அது ரொம்ப நல்ல விஷயம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து அவங்க விளைவிக்கிற அரிசி தான் நம்மளுடைய ஆதாரம் so அதை தான் நம்ம சாப்பிட போறோம் அதை வந்து அதை வந்து நம்ம நல்ல முறையில சாப்பிட்டு நல்ல அதை வந்து அவங்களுக்கான இதை நமக்கு கொடுக்கணும் ஏன்னா அவங்க வந்து நமக்கு நல்ல ஒரு சாதம்கிற ஒரு இதை கொடுத்துட்டு அவங்க இன்னும் ration ல வாங்கி சாப்பிடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் அதை அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த உணவு ரொம்ப பெரிய விஷயம் அவங்க இதை விளைவிக்குறதுக்கு எடுத்து கொள்ற கால அளவு அதிகம் அதுக்கு அதை வந்து அவங்க வந்து ஒரு பக்தியோட ஒரு நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம்னு கால்ல செருப்பு போடாம ரொம்ப பக்தியோட அந்த தொழில வந்து அவங்க வந்து பண்றாங்க

விலைகளை அது ரொம்ப கம்மியா தீர்மானிக்கபடறதுனால அவங்க வந்து இன்னும் எழைகளாவே இருக்காங்க உண்மையில அவர்கள் தான் நாட்டின் பணக்காரர்கள் ஏன்னா அவங்க தான் நம்ம எல்லாருக்குமே சோறு போடுறாங்க விளைவிக்கிறத நம்ம வந்து வெறும் காசை சாப்பிட முடியாது நிறைய உணவுப் பொருட்கள் வந்து நம்மளுடைய உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து உதவிகரமா இருக்கு நம்மளுடைய சாப்பாடு நம்மளுடைய உடம்ப வந்து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 நச்சு கேடு பொருட்களை அவங்க கலக்குறது கிடையாது நமக்கு சுத்தமான இயற்கையான முறையில அதை நமக்கு செஞ்சு கொடுக்கிறாங்க நாமளும் இந்த மாதிரி ஒரு விவசாயத்தைை வந்து வீட்டிலயே செய்யலாம் வீட்டுல கொஞ்சமா இடம் இருக்கிறவங்க நிறைய பேரு மாடி தோட்டம் போடறாங்க அவங்க வீட்டு கிட்ட இருக்கிற குட்டியூண்டு இடத்துல கூட தங்கள் வீட்டுக்கு தேவையான காய்க்கறிகளை அவங்க வந்து விளைவிச்சி பண்றாங்க அதனால விவசாயம் வந்து எல்லாருமே கத்துக்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே சாப்பிடுறோம் நம்ம எல்லாருமே இதை கண்டிப்பா கத்துக்கணும் நமக்குன்னு இருக்கிற ஒரு குறுகிய இடமா இருந்தாலும் அதுல எப்படி நமக்கான விஷயங்களை நம்ம செஞ்சிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு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 காரணம் என்னென்னா நம்ம நம்மலே ஒரு பயிரை விளைய வெச்சிருக்கோம் அதை வந்து நம்ம அறுவடை செய்கிறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு அவ்ளோ சந்தோஷம் அப்போ ஒரு ஏக்கர் கணக்குல செண்ட் கணக்குல வச்சிருக்கிற விவசாயிகள் அவ்ளோ பயிர்களை விளைவிச்சு அவங்க அதை எடுத்து அவங்க அதை பராமரிச்சி அதை நமக்காக பார்த்து பார்த்து ஒவ்வொண்ணையும் செஞ்சி அவங்க அனுப்பும் போது அவங்க எவ்வளோ வந்து அதுக்காக சந்தோஷப்பட்டு

நமக்குள்ள ஏதாவது ஒரு திறமை இருக்கும் போது அதை நம்ம செய்யும் போது நம்மளே நம்மள நினைச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுக்கிறோம் ஆனா அவங்க அந்த சந்தோஷபட்டுக்கிறோம் அப்போ அந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்குங்கறத நீங்க வந்து யோசிச்சு பாருங்க இன்னைவரைக்கும் அவங்களுக்கான இது வந்து இங்க இல்லவே இல்ல அவங்க கேட்கிற அந்த பொருட்களுக்கான விலை நிர்ணயம் அவங்களுக்கு இன்னும் இல்ல நிறைய விதமான நச்சு தொழிற்சாலைகள் விவசாய நிலங்களை ஆக்கிரமிக்க வந்துகிட்டிருக்கு ஏன்னா வேலை கிடையாது யாரும் விவசாயம் கத்துக்கலை விவசாயத்தைுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு கொடுக்கல அப்படி கொடுத்திருந்தா நிறைய பேரு விவசாயி~ விவசாயிகளா ஆயிருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்காது தொழிற்சாலைகள் இருந்தாதான் வேலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப பெரிய இதா இருக்கு ஆனா விவசாயிகள் அவங்களோட இதை நம்ம பெருக்கணும்னா நமக்கு சாப்பாடு அதிக அளவுல கிடைக்கும் இன்னும் வருங்காலத்தில நம்ம மாத்திரை மருந்துகளை தான் அதிகமா எடுத்துக்கணும் நல்ல உணவுகள் நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பயத்த நோக்கி நம்ம போயிட்டிருக்கோம் அதெல்லாம் சரி ஆகணும்னா நம்ம விவசாயம் வந்து கண்டிப்பா பண்ணணும் நம்ம எவ்வளோ பெரிய துறைகளில இருக்கோம் எவ்வளோ படிச்சி இருக்கோம் அது பெரிய விஷயங்கள் கிடையாது நம்ம வந்து நமக்கானத நம்மலே செய்யும் போது அதுக்கான சந்தோஷமும் அதை செஞ்சி கொடுக்கிறவங்களுக்கும் அதே சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கும் உரிய மரியாதை அவங்களும் தயாரிக்கிற பொருளுக்கு உரிய விலை இந்த மாதிரி கொடுக்கும் போது தான் அவங்க அதை செய்வாங்க அதை இல்லாம அவங்களுடைய நிலங்களை நம்ம நச்சுக் கழிவான பல விதமான இதுகளுக்கு நம்ம இடத்தை கொடுத்திடுறோம் அதனால அந்த மாதிரி நிறுவனங்கள் இங்க வருகும்~வரும் போது அதன் மூலமா வரும் நச்சுனால அந்த இடம் வந்து விவசாயத்தைுக்கு உகந்ததா இல்லாம ரொம்ப இதா போயிடுது விவசாயத்தைுக்கு உகந்த இடமா இருக்கும் இடங்களை நம்ம ஏன் அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்கணும் அந்த மாதிரி இடத்துக்கு கொடுக்காம நமக்கு தேவைப்படுற அந்த அந்த அந்த இதை வந்து

நம்ம என்ன படிச்சாலும் என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு விவசாயியா கண்டிப்பான முறையில இருக்கணும் அப்போதான் நம்ம நாடு இன்னும் வருங்காலத்தில மருந்து மாத்திரைகள் அற்றாமல் நம்மளுடைய உணவே மருந்து என்கிற அந்த பழைய கொள்கையை நம்ம கொண்டு வரணும் நிறைய பேருக்கு அதுக்கான விழிப்புணர்வு வந்துருச்சி ஆனா இன்னும் அதுக்கான விழிப்புணர்வு வரணும் நிறைய நிறுவனங்கள் கட்டுறாங்க ஆனா அதை வெளிய தள்ளி போய் கட்டலாம் நம்ம நம்ம வந்து எந்த ஒரு புது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் அதை நம்ம விவசாயிகளை கஷ்டப்படுத்துகின்ற முறையில தான் நம்ம செய்கிறோம் அந்த மாதிரி இல்லாம அவங்களுக்கும் அவங்களுக்கு உரிய சலுகை அவங்களுக்கு உரிய பணம் அவங்களுக்கு உரிய மரியாதைகளை நம்ம கொடுத்து இது பண்ணும்போது நம்மளும் தரமான உணவுகளை சாப்பிட்டு நல்லா இருப்போம் அவங்களும் நமக்கு குடுத்த தரமான உணவு கொடுத்து இருக்கோம்னு நினைச்சி சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு விவசாயுமே ஒவ்வொரு பயிரை விளைவிக்கும் போது அவங்க மனதில் ஏற்படுற சந்தோஷம் அதுக்காக அவங்க படுற கஷ்டம் அடுத்து அவங்க படற இன்னொரு இரண்டாவது கஷ்டம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் current உ இந்த மாதிரி நிறைய இருக்கு வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு வந்து வானம் பார்த்து தான் இன்னும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க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 விவசாயத்தை விடாம அதே கிராமத்துல இருந்து அவங்க இன்னும் மழை பெய்யும் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதோட இருக்காங்க அதே மாதிரி மண்ண பார்த்து இந்த மண்ணுல இது தான் போடணும் அப்படின்னு அவங்க கிட்ட நிறமைகள் இருக்கு அவங்களோட திறமைன்னு சொல்றத விட அது அவங்களோட அனுபவங்கள் அது அந்த அளவு இதுக்கு இதை போட்டா நல்லா இருக்கும், இது மழை வரப்போது அப்படின்னா அதை முன்கூட்டியே கணிச்சு அதுக்காக பாத்தி வெட்டுறது இந்த மாதிரி நிறைய விவசாயிகளோட அனுபவங்கள் நிறைய இருக்கு அதை நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நம்ம அதை தொடர்ச்சி பண்ணும்பொழுது அதை நம்ம பின்பற்றும் பொழுதும் நம் குழந்தைகள் அதையும் சேர்ந்து நம்மோடு சேர்ந்து பிந்ற்றுவார்கள் அதனால அதை நம்ம கண்டிப்பா பண்ணணும் வருங்காலத்துல நம்மளுடைய உடல் நோய்களையும் சாப்பாடு இதையும் மருத்துவமா மாற்றாம நம்ம ஆரோக்கியமா சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழ்றதுக்கு எல்லாரும் விவசாயம் பண்ணணும் விவசாயம் பண்றவங்களையும் நம்ம அதிக அளவுல மதிக்கணும் அவங்களுக்கு உரிய அவங்களுக்கானது அவங்க உழைப்புக்கான ஊதியத்தை நம்ம கண்டிப்பான முறையில

அந்த நாடே நன்றாக இருக்கும் அதனால ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு கிராமம் வந்து நம்ம உயிர் நாடின்னு சொல்றோமோ கிராமத்தின் உயிர் நாடி விவசாயம் அதுல இருந்து தான் நம்ம நம்மளுடைய நம்மளுடைய முன்னோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க இந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து விவசாயம் செஞ்சி வந்தவர்களா தான் இருப்பாங்க நம்மளும் இந்த இதை தொடர்ச்சியா பண்ணணும்னா நம்மளும் நமக்கு வரப் போகின்ற வருங்கால சந்ததியினர்களும்

hello joy எப்படி இருக்கிற உம் நான் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க

சும்மாதான் இருக்கேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க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 ஒரு இடத்துல வந்து வாட~ எடுத்~ இடத்தை வந்து வாடகைக்கு எடுத்து அதுல வந்து அஹ் மிளகாய், தக்காளி அடுத்தது வழுதுணங்காய், கத்தரிக்காய், புடலங்காய் அடுத்தது நிறைய அடுத்தது கிழங்கு அடுத்தது கிழங்குலயே நிறைய சீனி கலந்த மாதிரி சீனி கலந்த அந்தமாதிரி நிறைய கிழங்கு இருக்கும்ல அது அப்படி இப்படின்னு நிறைய வந்து விளைவிச்சு i mean என்னன்னா குட்டியா வந்து விவசாயம் பண்ணி அதுல இருந்து என்னதுன்னா நிறைய காய்கறி மரம் கீரை இந்த மாதிரி எல்லாம் கழட்டி விட்டு பச்சை கீரை அடுத்து சோத்துக்குக்கீரை அந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாம் போடுவாங்க அது வந்து வித்து அதுல கொஞ்சம் காசு கிடைக்கணும் அதை வச்சு வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கடுத்தது வேற என்னது அது எங்க வீட்டுலயும் இப்போதைக்கு கொஞ்சம் வந்து இருக்காங்க சரி சரி எங்க வீட்டுல வந்து எங்க மாடியில தோட்டம் உண்டுல்ல அதுல வந்துட்டு இந்த மிளகாய், கத்திரிக்காய் அஹ் அந்த மாதிரி கொஞ்சம் வச்சிருக்கோம்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 ஒண்ணுமே பண்ணலை நாங்க எதுவும் விதையும் போடலை ஒண்ணும் பண்ணலை சாப்பிட்ட waste அந்த பூசணிக்காய் அவ்வளவு விதை எல்லாம் போட்டோம் அது இவ்வளவு தூரம் வந்து காய்ச்சு நிக்குது அதுக்கப்புறம்தான் எனக்கு ஒரு ஆசை வந்து சரி நிறைய இப்ப நம்ம நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி அஹ் அந்த மாதிரி எல்லாம் நான் வந்து நட்டு வச்சுட்டு நாங்க வளர்த்துட்டு இருக்கோம் பப்பாளி, தக்காளி அஹ் அப்படி நிறைய எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம் நாங்க அஹ் அஹ் சரி சரி சரிஆமா இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா மாடித்தோட்டம் ஏன்னா இப்ப வந்து எல்லாருக்கும் முன்னாடி இருந்த காலத்துல வந்து நிலம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு நிறைய பேருக்கு இப்ப வந்து நிலமே இல்லையே எல்லாத்துலயும் அவங்க இப்ப ஒரு பத்~ பத்து cent வீடு இருக்குன்னா அந்த பத்து cent லயே வீடு கட்டீட்டு அந்த நிலத்தை எல்லாமே வந்து cement போட்டு மூடுறாங்க அதனால அவங்க எங்க விவசாயம் பண்றது சில பேருங்க வீட்டுல எல்லாமே இப்பவும் வந்து மாடி தோட்டங்க அப்படி எல்லாம் நிறைய பேரு நிறைய சினிமா actors பார்த்து அவங்களும் மாடித்தோட்டம் வச்சு அஹ் அவங்களும் வந்து லாபம் இது பண்றாங்க தான் வீட்டுல விளையிற காயை வச்சு தான் இது செய்யறாங்க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 ஆனா முன்னாடி உள்ள கால~ காலகட்டத்தை பார்த்தியாடா அப்ப ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துமே சேர்க்க மாட்டான் ஒண்ணுமே அவங்க அடிக்க மாட்டாங்க எல்லாம் வந்து என்னன்னா இயற்கையில இருந்து கிடைக்கிறத வச்சு அவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி pesticide பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் என்னது தெளிப்பாங்க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

ஏன்னா நீயே பார்த்தே இல்லை இப்போ நான்கு வழிச்சாலை எட்டு எட்டு வழிச்சாலை அப்படி இப்படின்னு ஒவ்வொரு திட்டமா இந்த government வந்து கொண்டு வருது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 ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்கு ஒருக்காதான் ஒரு bus stand அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ ஊருக்கு ஊரு bus stand இருக்குல்ல அங்க அப்படி கிடையாது அப்போ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

ஆனா இப்ப வந்து எங்கேயாவது நீ வந்துட்டு இத பார்த்திருக்கியா மரம் செடி எதையாவது பார்த்திருக்கியா எதுவுமே இருக்காது எல்லாம் வந்துட்டு அஹ் நல்லா color color ஆன light அப்புறம் banner இந்த மாதிரி விஷயங்கள்தான் அங்க இருக்கு அதுக்கப்புறம் full ஆ building முன்னாடி எல்லாம் road full ஆ road க்கு அந்தப் பக்கம் இந்தப் பக்கம் பார்த்தா full ஆ வயல்வெளியாத்தான் இருக்கும் ஆனா இப்ப பார்த்தோம்னா எல்லாமே building எல்லாமே building நிறைய தொழிற்சாலை அந்த மாதிரிதான் இருக்குது அஹ் எங்க~ அஹ் எங்களுக்கு ஒரு சொந்தக்காரங்க உண்டு அந்த திண்டுக்கல் side லாம் வந்து பார்த்தேன்னா full ஆவே அங்க வந்து மலை அடிவாரம்தான் அஹ் அங்கெல்லாம் வந்துட்டு நல்லா விவசாயம் வந்து நல்லா நடக்கும் ஏன்னா மலை அடிவாரத்துல இருக்குறதுனால நல்லா இருக்கும் அங்க அப்போ அஹ் எங்க எங்க அக்~ எங்க அண்ணன் ஊர்தான் அது அங்க போ~ நான் முன்னாடி சின்னதுல போனப்பலாம் பார்த்தேன்னா நிறைய நிறைய இது போட்டு இருப்பாங்க அவங்க விவசாயம் பண்ணியிருப்பாங்க என்னன்னா சப்போட்டா அஹ் அவரைக்காய் அந்த மாதிரி அவரைக்காய், மல்லிகைப்பூ, பிச்சிப்பூ அப்படின்னு நிறைய இருக்கும் அஹ் அப்பெல்லாம் அப்படி இருக்கும் நிறைய அதாவது தண்ணி ஒரு pump set உண்டு அங்க தண்ணி இஷ்டத்துக்கு வந்துகிட்டே இருக்கும் அந்த பயிருக்கு தேவையான அளவு அது தாண்டிதான் தண்ணி அங்க கிடைக்கும் அவ்வளவு தண்ணி அங்க வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம சுத்தி ஆடு, மாடு இந்த மாதிரி தான் இருக்கும் அது பார்க்கவே வந்துட்டு அப்படியே ஒரு இயற்கையான

இப்ப அங்கங்கயா வீடு ஒவ்வொரு விலை~ விலைக்கு நடுவுலையும் வீடு வீடு கட்டி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம தண்ணீருமே அந்த pipe set ல தண்ணி இல்ல அந்த லாரில கொண்டு வந்தா தண்ணி இது பண்றாங்க அந்த அப்போ அவ்ளோ தண்ணி இருந்த இது வந்து இப்ப தண்ணியே இல்லாம அவ்ளோ இதா இருக்குது அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம காலநிலை எல்லாமே மாறிடுச்சு அப்போ என்ன சொல்றதுனே தெரியலே விவசாயிங்களுக்கான ஒரு வாழ்வாதாரங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாவும் ரொம்ப கேள்விக்குறியாவும் இருக்கு ஆனா நம்ம வந்து இப்போ எல்லாருமே அப்படித்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் என்ன சொல்ல எல்லா இடத்திலேயும் building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 அதாவது முன்னாடி வந்து எப்படி அஹ் இந்த வான நிலையை வச்சே வந்துட்டு மணியை கணக்கு பண்ணி சொல்லிடுவாங்க இத்தனை மணி அப்படின்னுட்டு அதே மாதிரிதான் அந்த காலத்துல வந்துட்டு வானத்தைப் பார்த்து அஹ் இந்தக் காலத்துல நம்ம இந்தப் பயிர் போடலாம் ஏன்னா பயிர்களுக்குன்னு குறிப்பிட்ட காலம் இருக்குல்ல அது வளர்றதுக்கு அப்படிப் போடலாம் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணிப் போடுவாங்க ஆனா இப்போ அவங்களால கணிக்க முடியலை ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து அஹ் இயற்கையை வந்து கெடுத்து வச்சிருக்கோம் எப்படின்னா என்ன சொல்ல அஹ் இந்த நம்ம தொழிற்சாலை கழிவு அந்த வாயு தேவையில்லாத இது புகை அந்த car

என்ன பண்ணுதுன்னா மழை அந்த இடி மின்னல் எல்லாமே வந்துட்டு காலநிலை மாறி மாறி பருவம் பருவ மாற்றம் வந்தாலும் அது வந்து மாற மாட்டேங்குது அந்த மாதிரி இப்ப வந்து டிசம்பர் வரை தான் நமக்கு வந்து குளிர் இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் இந்த த~ தை தொடங்குனதுக்கு அப்புறமும் குளிர் போகவே இல்ல அப்போ நமக்கு என்னது கால நிலையில மாற்றம் இருக்கு அப்போ அப்போ விவசாயிகள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க எப்ப பயிரிட்டு எப்போ அவங்க அறுவடை பண்ணுவாங்க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

மொட்ட வெயில் அடிக்கும் அந்த மாதிரி ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பெய்யும் நம்ம எங்க தாத்தா ஆனா வெயிலா இருக்கும் அப்ப சொல்லாதீங்க சில சமயம் மழை பெய்யும் அப்படிங்கறார் ஆனா அன்னைக்கு பெய்யும் ஆனா நமக்குத் நமக்குத் தெரியாது நம்ம அங்க வெயிலாதான் இருக்கும் ஆனா மழை பெய்யும் அவங்க சொன்னா முன்னோர்கள் சொன்னா அது வந்து நடக்கும் அதே மாதிரிதான் இப்ப நம்ப என்ன நான்கு வழிச்சாலை எல்லா சாலை அமைக்கிறாங்க அதுக்கு வந்து புதுசு புதுசா வந்து பெரிய பெரிய வந்து தொழிற்சாலை வருது அப்போ தொழிற்சாலை, சாலை வரும்போது அவங்க வந்து அந்த கழிவு எல்லாம் என்ன செய்வாங்க எப்படி இருந்தாலும் அவங்க தொழிற்சாலை கட்டியிருக்கிற இடம் என்னதான் இருக்கும்னா ஒரு ஒரு நல்ல ஒரு நிலத்தில பக்கத்துல தான் கட்டி இருப்பாங்க அப்பதான் ஓடை ஓடும் அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு விவசாய நிலமும் அந்த மாதிரி தான் இருக்கும் இருக்காம இருக்காது ஏதாவது ஒரு விவசாய நிலம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல அப்போ அந்த தண்ணியில இந்த தொழிற்சாலையில இருந்து வார கழிவு எல்லாத்தையுமே இந்த தண்ணியோட அவங்க mix பண்ண நிறைய news அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்குது எல்லாத்தையும் mix பண்ணி அந்த தண்ணியில அந்த இதுக்கு அந்த இதுக்கு விவசாய நிலத்துக்கு போற இதுல வந்து இந்த இதெல்லாம் கழிவுகளை எல்லாம் கல~ கலக்கும் கலந்து அந்த பயிர் எல்லாத்தையுமே என்னது இந்த

அது நிலத்துக்கு கீழே போனா அதுக்கு வந்து எந்த ஒரு இதையுமே எந்த ஒரு செடியோ கொடியோ எதையுமே வளர விடாது அதுக்கு வந்து மக்கும் தன்மை இல்லாதது அதனாலேயே பாதி இதுவும் வந்து அழிஞ்சு போகுது அதுக்கடுத்தது இந்த plastic எல்லாம் எரிக்கிறாங்க எரிக்கிற போது அது என்னது அது வந்து காற்றை வந்து மாசுபடுத்துது மாசுபடுத்தியதுனால என்ன ஆகும் global warming வரும் global warming வந்தா என்னது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

மொத்தத்துல சொல்லப்போனா நம்ம நம்ம உலகத்தையே நம்ம வந்து என்னன்னா மனுஷங்க வந்து நாசாக்கி வச்சிருக்காங்க எல்லாத்தையுமே வந்து hifi hifi ன்னு சொல்லி சொல்லி hifi ஆ இருக்கணும் hifi ஆ வாழணும் அப்படினு சொல்லி சொல்லி நம்மளோட அன்றாட வாழ்க்கைய வந்து மாற்றி அது நம்ம நம்ம வந்து சுவாசிக்க காற்றிலே வந்து நச்சு இருக்குது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுலேயே நச்சுத்தன்மை இருக்குது எல்லாத்தையுமே நச்சுத்தன்மை இருக்கு இருக்கு நம்ம சாப்பிட சாப்பிட நம்ம உடம்புக்கு வந்து நோய்கள் அதிகமாயிட்டு இருக்கு முன்னாடி இருந்த காலத்துல வந்து நல்லா சாப்பிட்டு இந்த இந்த விவசாயம் பண்ண அந்த சாப்பாடதான சாப்பிடுவாங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் நோயெல்லாம் அவ்வளவு வராது எல்லாரும் கூடிப் போனா ஒரு நூறு வயசு நூறு வயசு நூறு வயசுக்கு மேலயே வந்து உயிரோட இருப்பாங்க ஆனா இப்ப பாரு எல்லாருக்குமே நோய் எந்த வீட்டை எடுத்தாலுமே அந்த வீட்டுல யாருக்~ எல்லாருமே நோய் இருக்கும் ஆனா எல்லார் வீட்லயும் இப்ப sugar sugar எல்லாம் வந்து common ஆ இருக்கும் sugar, cancer அந்த மாதிரி எல்லாம் இப்ப வந்து அந்த மாரி நோய் இல்லாத வீடே இல்லாத ஆயிடுச்சு ஏன் இப்ப வந்து நம்ம சாப்பிடறது எல்லாமே நச்சு நச்சு சாப்பிட சாப்பிட நமக்குதான் அது வந்து தீமை தந்துட்டே இருக்குது அதனால வந்து என்னதுன்னா இந்த இந்த விவசாயத்துல வந்து நல்லதும் இருக்குது ஆனா முன்னாடி ஓட இப்ப வந்து எல்லாமே வந்து pesticide pesticide பூச்சிக்கொல்லி மருந்து அதுக்கடுத்தது என்னெல்லாமோ போடுறாங்க தெரியாது அதெல்லாம் போடுறதுனால அது சாப்பிடுற சாப்பாட்டுலயே நச்சு இருக்குது அது சாப்பிட்டு மனுஷனுக்கு எல்லா நோயுமே வருது மனுஷன்தான் அந்த நோயையே உருவாக்குறான் எல்லாமே இந்த மனுஷனால வர்றதுதான்